பொம்மைக்கு நாலுமே ஷர்ட் போட்டு எல்லோ பிளாக் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பிளாக் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்க.

அப்புறம் முடி வெட்ட தேவையான இதெல்லாஒரு இன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லா ஒரு கபோர்ட் மாதிரி இதுல வெச்சிருக்காங்க சைடுல .

இதோட டாப்ல ஒரு லைட் பாத்துது அப்ரோ எக்ஸ்ட்ரா நாலு லைட் பாத்துது .]

நிறைய சீரியஸ் இந்த இதெல்லா போர்டில போட்டு விட்டுருக்காங்க.

அத ஒரு ஆளு ப்ளூ கலர் டி ஷர்ட் போட்டு பேக்ல நிக்கிறாரு.

அப்புறம் ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ளாடி போறதுக்கு ஏதோ ரூல்ஸ் அந்த மாதிரி போர்டு வச்சிருக்காங்க.

ராஜ் பூஜை பண்ணிட்ருக்கான் தட்டில் காசு இதெல்லாம் இருக்கு.

பீச் சைடுல கல்லுங்க இருக்கா பாரா அந்த இதுல ரெண்டு பேர் நடந்து போறாங்க.

அப்புறம் ஸ்கூல் வந்து ப்ளூ லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூல பெயிண்ட் பண்ணி இருக்காங்க ஸ்கூலு .

ஒரு ஆபீஸோட வெயிட்டிங் ரூம் அந்த வெயிட்டிங் ரூம்ல சோபா போட்ருக்காங்க பிளாக் கலர்ல .

ஒரு எல்_சி டி_வி அப்புரோ ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ரிமோட் இந்த மாதிரி எல்லா முன்னாடி வச்சிருக்காங்க.